இந்த ஃபோட்டோ கன்னியாகுமரிலர்ந்து எடுத்தது.

அஅ செவருல ஒரு வால் தெரியுது.

ரொம்ப அழகா அ பெரிய கிராண்டா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க.

இது ஒரு ஏ_டி_எம் ஏ_டி_எம் குள்ள நிறைய பேரு காசு எடுக்குறதுக்காக நிக்கிறாங்க.

வேற நிறைய அவங்களோட சிக்னேச்சர் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே அதுல டிஸ்ப்ளே பண்ணி வெச்சிருக்காங்க.

இதுலோ ஒருத்தர் தலையில ஹெல்மெட் வச்சிட்டு நின்னுட்டு இருக்காரு.

ஒரு கார் ரோட்ல டர்ன் ஆகுத்.

ப்ளவர்ஸ் வச்சி டெகரேட் பண்ணிருக்காங்க.

பக்கத்திலேயே கிளாஸ் கப் டீ கப் இருக்குது.

இந்த ஸ்கை ரொம்ப கிளியரா இருக்குது.

அது பக்கத்திலேயே குட்டியா ஒரு லைட்டும் வச்சிருக்காங்க.

ஆ சுத்தி நறைய மரம் இருக்குது.

இதுல ஒரு ஆள் அந்த சீஏ பாத்துட்ருக்காங்க.

அப்புறம் வேல்யூ அண்ட் வெரைட்டி அப்படிங்கற ஒரு போர்டையு நம்மளால பாக்க முடியுது.

இது ஒரு கிலோத்திங் பிராண்ட் .

இந்த இடம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறது.

அதுக்கு முன்னாடி பூ தொட்டி எல்லா இருக்குது.

இது ஒரு மலைக்கு மேலருந்து எடுத்த ஃபோட்டோ .